பஸ் எல்லா நிறுத்திவுட்ருக்காங்க மேல ஃபேன் ஓடுது எ லைட்டு போட்ருக்காங்க.

விட்டுக்கு தெவையான பொருள்கள் எல்லா இருக்கு.

அங்க ஒரு கிரவுண்ட் தெரியுது.

ஒரு மரம் இருக்கு மரத்துல ரெட் மரம்ல இலைல கிரீன் கலர் ல இருக்கு.

ஒரு பெரிய பெட்ரோல் வண்டி நிக்குது.

ஒரு பைக்கு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க.

இங்க திருவிழா நடக்குது இங்க நறைய ஊர்வலம் போறாங்க.

அதுல ஒரு குட்டி பையன் இன்னொரு பையன தூக்கி வச்சிருக்கான்.

எ அழகா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இங்க வெள்ள கலர் பூ இருக்கு.

இங்க நிறைய சேர் இருக்கு டேபிள்ஸ் இருக்கு.

இங்க மூணு பஸ் நிக்குது.

அதுல பூ வச்சு ஆரம் போட்டுர்.

கோல்டன் கலர் பல்பு .

அங்க ஒரு டேபிள் இருக்கு.

வெளிய நெறைய பைக் நிறுத்தி விட்ருக்காங்க.

ஆ ஒயிட் கிரீன் கார்லெடைய மரல்லா நிக்குது.